கீழ ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஸர் இருக்கு.

இந்த சைடு பாத்தீங்கனா நெறைய வில்லேஜ் பாக்க முடியிது.

பாக்குறதுக்கு ஒரு கட மாதிரி இருக்கு.

அப்றோ ஆல் த ஹார்ட் ஆப் கிரேட் டேஸ்ட் சின்ஸ் நைன்டீன் நாட் ஃபைனு போட்டுருக்காங்க.

அப்றோ வந்து ம் க ஃபிரஸ்னர்ஸ் வச்சிருக்காங்க.

ஒரு செல ஒன்னு இருக்கு. அது கோல்டன் கலர்ல இருக்கு.

அந்த பஸ் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கு.

மொத்தோ மூணு புத்தர் செல இருக்கு.

இந்த கார்டன்ல நறைய சேர்ஸ் இருக்கு.

நெறைய நோட்டீஸ் போர்டு வந்து ஸ்டிக் பண்ணிருக்காங்க.

வால் வந்து ரொம்ப கிட்ட தெரியிது.

கார வந்து மேல லிஃப்ட் பண்ணி வெச்சிர்க்காங்க.

ஒரு ஒயிட் ஷர்ட் போட்ட ஒருத்தர் வந்து கீழ வந்து வாட்டர் பைப்ல வந்து கிளீன் பண்ணிட்ருக்காரு கீழ.

முன்னாடி இருக்குற ஆட்டோ பக்கத்ல நறைய பேரு கும்பல நின்னுட்ருக்காங்க நடந்துட்ருக்காங்க.

ஒரு பில்டிங் இருக்கு இந்த பில்டிங் முன்னாடி நெறையா சிஸ்டர்ஸ் நின்னுட்ருக்காங்க.

இன்னொருத்தர் வந்து காய்கறி வாங்கறதுக்காக வந்துருக்காரு.

பாக்கறதுக்கு வீட்ல செட்டப் பண்ண ஒரு கார்டன் மாரி இருக்கு.

லெஃப்ட் சைடுல வந்து ஒரு வால் இருக்கு அந்த வால்ல ரெண்டு டேப்பு இருக்கு ஒரு டேப்ல டியூப் செட் பண்ணிருக்காங்க.

அதுக்கப்ரோ ஒரு கார் நின்னுட்ருக்கு ரைட்ல எஸ்_கிராஸ்னு ஒரு கார் .

மேல வந்து ஒரு மேப் மாரி ஒட்டிருக்காங்க ஜன்னல் மேல.

கிழ வந்து வெய்ட்டிங் சேர் வச்சிருக்காங்க.

வீட்ல வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ற கட இருக்கு.

ஒரு ஒரு டெமோ பொம்ம நிக்கிது.

ஒரு ஆள் கோட் சூட் போட்டு நின்னுட்ருக்காரு.

அதுக்கு பின்னாடி ரைட் சைட் கார்னர்ல ஒருத்தர் உக்காந்துட்ருக்காரு.

லெஃப்ட் சைடு வீட்ல வந்து கருப்பு கலர் கேட்ருக்கு .

குச்சி நடுவுல நெறைய தோட்டத்துல ஒட் அர்ன் நட்டி வச்சுருக்காங்க.

அவர சுத்தி நெறையா மெடிசின்ஸ் இருக்--

இந்த ஈவ்னீங் டைம் மாரி இருக்கு ஒரு லைட் போட்ருக்காங்க.

ஒரு கிரீன் கலர் லைட்டு ஒன்னு எரியுது.

அந்த ஃபு அங்க ஒரு ஃபுட் பாத்திருக்கு .

நடு காட்ல ஒருத்தங்க ட்ரெக்கிங் போய்ட்ருக்காங்க.